பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல்
பிளெண்டர் 259 ல் 3ட் கர்சர் குறித்தது இந்த tutorial ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்க போவது160 3ட் கர்சர் என்றால் என்ன பிளெண்டர் ல் 3ட் கர்சர் ஐ பயன்படுத்தி 3ட் வியூ க்கு புது ஆப்ஜெக்ட்ஸ் ஐ எவ்வாறு சேர்ப்பது மற்றும் பிளெண்டர் ல் 3ட் கர்சர் க்கு ஸ்நேப்பிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிளெண்டர் ஐ நிறுவ தெரியும் என நினைக்கிறேன் இல்லையெனில் இன்ஸ்டாலிங் பிளெண்டர் குறித்த முன் டியூட்டோரியல் களைக் காணவும்
பிளெண்டர் ஸ்க்ரீன் ன் நடுவில் காணும் cross ஹேயர் உள்ள சிவப்பு மற்றும் வெள்ளை வளையம் 3ட் கர்சர் ஆகும் பிளெண்டர் ல் 3ட் கர்சர் ஐ பார்க்கலாம்
அதற்கு பிளெண்டர் ஐ திறக்க வேண்டும் பிளெண்டர் ஐ திறக்க இரண்டு வழிகள் உள்ளன டெஸ்க்டாப் ல் உள்ள பிளெண்டர் இக்கான் ஐ ரைட் கிளிக் செய்து ஒப்பன் ஐ சொடுக்கவும் இரண்டாவது எளிய வழி பிளெண்டர் ஐ திறக்க டெஸ்க்டாப் ல் பிளெண்டர் இக்கான் ஐ டபிள் கிளிக் செய்க இது பிளெண்டர் 259
இங்கே காட்டப்படும் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 1024 பை 768 பிக்ஸல்ஸ் என்பதை கவனிக்கவும் அனைத்து ஆப்ஷன் களையும் புரிந்துகொள்ள இன்டர்ஃபேஸ் ல் பான்ட் அளவு அதிகமாக்கப்படுகிறது இன்டர்ஃபேஸ் பான்ட் அளவை அதிகரிப்பதைக் கற்க யூசர் பிரெஃபரன்ஸ் குறித்த டியூட்டோரியல் ஐ காணவும் இந்த வெல்கம் பேஜ் அல்லது ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்
பிளெண்டர் ஐ கற்க சில பயனுள்ள ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் ஐ காட்டுகிறது ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஐ நீக்க கீபோர்ட் ல் ESC ஐ அழுத்தவும் அல்லது ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் தவிர்த்து பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ல் எங்காவது சொடுக்கவும் இப்போது டிஃபால்ட் பிளெண்டர் வர்க்ஸ்பேஸ் ஐ காணலாம் 3ட் கர்சர் திரையின் நடுவில் வலப்பக்கம் கியூப் ஆல் சூழப்பட்டுள்ளது கர்சர் ஐ சரியாக பார்க்க முடியாது என்பதால் கியூப் ஐ நீக்க வேண்டும் டிஃபால்ட் ஆக கியூப் ஏற்கனவே தேர்வாகியுள்ளது அதை நீக்க கீபோர்ட் ல் டிலீட் பட்டன் ஐ அழுத்தவும்

மேஷ் பின் உவ் ஸ்பீர் ல் சொடுக்குக 3ட் கர்சர் ன் புது இடத்தில் உவ் ஸ்பீர் தோன்றுகிறது இப்போது 3ட் கர்சர் க்கு ஸ்நேப்பிங் ஆப்ஷன்ஸ் ஐ பார்க்கலாம் ஆப்ஜெக்ட்
ஸ்னாப்
இதுதான் ஸ்னாப் மேனு
இங்கே பல ஆப்ஷன்ஸ் உள்ளன கீபோர்ட் ஷார்ட்கட் Shift ஆம்ப் ஸ் ஐயும் பயன்படுத்தலாம் செலக்ஷன் டோ கர்சர் ஐ சொடுக்க தேர்ந்தெடுத்த ஐட்டம்
3ட் கர்சர் க்கு ஒட்டிக்கொள்கிறது உதாரணமாக 3ட் கர்சர் க்கு கியூப் ஐ ஸ்னாப் செய்யலாம் கியூப் ல் ரைட் கிளிக் செய்க
ஸ்னாப் மேனு ஐ பார்க்க Shift ஆம்ப் ஸ் செலக்ஷன் டோ கர்சர் ஐ சொடுக்கவும்
3ட் கர்சர் க்கு ஒட்டிக்கொள்கிறது இப்போது கியூப் ஐ வலப்பக்கம் நகர்த்துவோம்
பச்சை அம்புக்குறியை சொடுக்கி பிடித்து வலப்பக்கம் நகர்த்தவும் இதற்கு கீபோர்ட் ஷார்ட்கட் கேம்பி 3ட் வியூ ல் ஆப்ஜெக்ட் களை நகர்த்துதல் பற்றி மேலும் அறிய பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் பேசிக் டிஸ்கிரிப்ஷன் டியூட்டோரியல் ஐ காணவும் ஸ்னாப் மேனு ஐ திறக்க Shift ஆம்ப் ஸ்
கர்சர் டோ செலக்டட் ஐ சொடுக்கவும் 3ட் கர்சர் புது இடத்தில் கியூப் ன் நடுவில் பொருத்தப்படுகிறது ஒரே நேரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஜெக்ட் களை தேர்ந்தெடுத்தால்
இங்கே கியூப் மற்றும் உவ் ஸ்பீர் கர்சர் டோ செலக்டட் தேர்ந்தெடுத்த ஆப்ஜெக்ட் களுக்கு நடுவில் கர்சர் ஐ பொருத்துகிறது செய்து காட்டுகிறேன்
பார்ப்பது போல கியூப் தேர்வாகியுள்ளது உவ் ஸ்பீர் ஐ தேர்ந்தெடுக்க Shift பிளஸ் ரைட் கிளிக்
ஒரே நேரத்தில் இரு ஆப்ஜெக்ட் களை தேர்ந்தெடுத்தோம் ஸ்னாப் மேனு க்கு Shift ஆம்ப் ஸ்
கர்சர் டோ செலக்டட் ல் சொடுக்கவும் 3ட் கர்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரு ஆப்ஜெக்ட் களுக்கு நடுவில் பொருத்தப்படுகிறது இப்போது Shift ஐ பிடித்து லாம்ப் ல் சொடுக்கவும்
ஸ்னாப் மேனு க்கு Shift ஆம்ப் ஸ்
கர்சர் டோ செலக்டட் ல் சொடுக்கவும்
3ட் கர்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 objectகளுக்கு நடுவில் பொருத்தப்படுகிறது 3ட் கர்சர் ஐ நகர்த்த 3ட் வியூ ல் எதாவது புள்ளியில் சொடுக்கவும்
கீழே வலப்பக்கம் சொடுக்குகிறேன் ஸ்னாப் மேனு க்கு Shift ஆம்ப் ஸ்
கர்சர் டோ சென்டர் ல் சொடுக்கவும்
3ட் கர்சர்
3ட் வியூ ன் நடுவில் பொருத்தப்படுகிறது ஆப்ஜெக்ட்ஸ் தேர்வு செய்ததை நீக்க கீபோர்ட் ல் ஆ ஐ அழுத்தவும் இப்போது உவ் ஸ்பீர் ஐ ரைட் கிளிக் செய்து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

மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு
கான்டாக்ட் அட் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் நன்றி